ஆஹ் ரொம்ப ரொம்ப முடியாத இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப அஹ் நல்லது அது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 இதெல்லாம் சும்மா ஒரு தெரியாமதான் பாக்கறாங்களே தவிர ஒரு useful ஆன things ஆ அவங்க பார்க்கவே இல்லை mam ஒரு மூலிகையா அவுங்க பார்க்கவே இல்லை முன்னாடி எல்லாருமே எல்லா நோயையும் குணப்படுத்தனாங்க but இப்ப எல்லாம் இதை ஒரு அஹ் அது ஒரு பொருட்டாவே மதிக்கமாட்டைங்கறாங்க அடுத்தது ஒரு செடி mam இதை நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்ல ஆமா mam இது எனக்கு கேள்விப்பட்~ இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை mam அது எந்த மாதிரி மருந்து mam இது ரொம்ப மன அழு~ மனம் அழுத்தம் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இதுல இந்த இத வடிச்சி சாப்பிட்டாலும் சரி இது பச்சயா சாப்பிட்டாலும் சரி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 அது என்ன நம்~ சாதா மிளகாய் இருக்குல்ல mam அதிலயே ஒரு type of அஹ் மிளகாய் mam இதை நீங்க என்ன இது என்ன செய்யும் அப்படினா உடல்நிலை இப்போ ஏதாச்சும் நீங்க அஹ் சாப்பிட்டீங்க அப்படின்னா இப்போ இத food poison அதிகம்னா இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த நச்சு full ஆவே நீக்கிரும் மா உங்களுக்~ அடுத்து அதுக்குபிறவு வயிறுல ஏதாச்சும் செரிமான கோளாறு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இது கேக்கும் mam அத்~ hello mam கேக்குது mam வயித்துல ஏதாவது problem வந்தா இந்த medicine குடுக்கலாமா mam ஆமாம் mam இது அதை வச்சு நாங்க medicine ஆ தயாரிச்சிக்கோம் இந்த medicine அ கண்டிப்பா குடுக்கலாம் mam நீங்களும் எடுத்துக்கோங்க தெரியலைன்னு திரும்பி ஒரு time கேட்டுக்கோங்க okay வா mam அஹ் okay mam okay அதுத்து அப்படினு ஒரு இது இருக்கு mam அஹ் தாவரம் அது என்ன அப்படின்னா அஹ் இப்போ ஒரு உங்களுக்கு தோல் தோல் aller~ allergy இருக்கு mam தோல்ல allergy மொத்தமாவே அந்த தோல் allergy எல்லாம் பேசிட்டு இருந்தாங்~ mam அடுத்து ஆஹ் இப்பொழுது நிறைய பேர் தூக்கம் இல்லாம இருப்பாங்கல்லே mam அதுக்குத்தான் இது மருந்தா use பண்ணிட்டு இருக்கு mam அடுத்தது

சரி கொஞ்சம் comfortable இல்லாம feel பண்ணீங்க அப்டினா அது அது இது சாப்பிட்டிங்க அப்டினா ரொம்ப நல்லது mam நெறைய பேர் சொல்றாங்க சித்தா எல்லாம் வந்து அஹ் ரொம்ப useful கிடையாது இப்போ வந்து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

ஆஹ் okay mam இது எல்லாமே நீங்க மூலிகையிலதான் பண்ணுவீங்க மத்தபடி வேற ஏதாவது வந்து chemical அந்த மாதிரி ஏதாவது கலப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது உண்டா mam

மூலிகையில மட்டும்தான் mam பண்ணிட்டிருக்கோம் side effects பத்தி எதுவுமே அது use பண்ணல mam இதுதான் mam இப்படித்தான் பொய்யா சொல்லிட்டுருக்காங்க mam நாங்க எதுவும் side e~ இதனால எதும் side effects இல்ல இதுல என்ன என்ன அப்படின்னா இதுல இதுல எந்த side effects மே வராது சின்ன குழந்தைகளுக்கு கூட பிறந்த குழந்தைகளுக்கு கூட நீங்க இதை நம்ம normal ஆ இப்போ பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் எந்த எந்த tablets மே கொடுக்க மாட்டாங்க எல்லாமே ஒரு age ல தான mam கொடுப்பாங்க அது அதுக்கு பதிலா நீங்க சின்ன வயசுல இருந்தே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 மூளை வளர்ச்~ அவங்க மூளைலாம் ரொம்ப fresh ஆ இருக்கறதுக்கு எல்லாமே இந்த மூலிகை தான் காரணம் but இப்ப எல்லாருமே ஆஹ் இங்கிலிஷ் medicine இங்கிலிஷ் படிச்சாங்கன்னு சொல்லி இங்கிலிஷ் mam

இதுல பழையகாலத்துல உள்ளது பழையகாலத்துல உள்ளதெல்லாம் அஹ் நல்லா இருக்காது அந்த மாதிரி சொல்லி பழைய காலத்துல உள்ளதெல்லாம் நம்ம use பண்ணா என்ன ஆகுமோ அந்த மாதிரி side effects லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கறாங்க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 mam அவங்க வந்து எடுத்து ஆறு மாசங்கிட்ட ஆகுது அதனால useful ஆவே இல்லை mam கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க அதெல்லாம் உண்மையா உண்மையிலேயே கேட்காத அப்படி வலி இருந்தா குண~ குணமாகாதா mam mam அப்படிலாம் இல்லை mam ஒவ்வொரு உ~ உட~ உடம்பு பொறுத்து இருக்கு mam அவங்க உடம்பு பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு late ஆ தான் கேட்கிற மாதிரி இருந்திருக்கும் mam அதனால அதுக்கு நாங்க ஒண்ணும் பண்ணமுடியாதுங்க சித்தாவ பொறுத்தவரைக்கும் ஆஹ் medical லு medic~

அஹ் இங்கிலிஷ் medicine னால வந்து உடனேலாம் clear ஆவாது mam ஏன்னா இங்கிலிஷ் medicine உடனே clear ஆகும் but side effects நிறையவே இருக்கும் but எங்க சித்தாவ பொறுத்தவரைக்கும் சித்தாவ பொறுத்தவரைக்கும் side effects எதுவுமே இருக்காது sl~ slow வா தான் அது குறையும் mam

கால் வலி ஆறு மாசம் என்னமோ எடுத்துக்கு பதிலா ஒரு one year அந்த மாதிரி

ஆமா mam ஆமா mam ஆனா இவுங்க வந்து ஆறு மாசம் எடுத்துட்டு வந்து ஒரு medicine எடுத்து ஆறு மாசம் ஆச்சு ஆனா இன்னும் cure ஆகல அப்படினு சொன்னாங்க ஆனா அவுங்க doctor சொல்லிருக்காங்க சித்தா mam நீங்க one year கிட்ட எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க mam ஆனா result நமக்கு என்ன சித்தால வந்து உடனே கிடைக்கல அப்படித்தானே mam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 ஆமா mam அவுங்க கண்டிப்பா wait பண்ணித்தான் mam அப்பதான் mam அது அவங்~ உங்களுக்கு useful ஆ இருக்கும் இல்லேன்னா அது useful ஆவே இருக்காது உம் என்னென்னா சித்தா எந்த எந்த மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலே நீங்க traditional மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலே என்ன மாதிரி ஆகாம slow வா தான் அது குறையும் mam இப்போ அஹ் இங்கிலிஷ் medicine நல்ல உடனே குறையும் அப்படி எல்லாம் நீங்க நினைக்ககூடாது mam side effects வரும் அப்படினு நெனைப்பிங்க but இதுல அப்படிலாம் இல்ல mam side effects லாம் வராது mam ஆஹ் okay mam okay side effect எதுவுமே வராதுன்னு சொல்றீங்க okay mam ஆ மத்தபடி இங்~ இப்போ நான் இப்போ நிறைய பேத்துக்கு வயித்து வலி அந்த மாதிரிலாம் நாங்க வந்து இன்னும் இதுக்காக வந்து நான் எடுத்துட்டுருக்கேன் mam ஆனா வந்து நா எடுத்து one month ஆகுது ஆனா வந்து அதை பத்தி கொஞ்சம் கூட இன்னும் வயிறுவலி குறைஞ்ச மாதிரி தெரியலே mam அதிகமாதான் இருக்கு ஆனா வந்து நீங்க எடுத்துட்டே இருந்தா வந்து கம்மியாகும்ன்னு சொல்றீங்க ஆனா வந்து நம்ம ரொம்ப நாளா நமக்கு வலி pain அதிகமாகும் mam இப்படிதான் mam நிறைய பேர் எடுத்துட்டு எடுத்துவிட்டுடறாங்க mam அதான் mam அவங்~ அவங்களோட தப்பு என்னன்னா ஆஹ் என்னன்னா அவங்க wait பண்ணவேமாட்டேங்கறாங்க mam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

எல்லாருமே அழகுக்காக வளர்க்கதான் செய்யறாங்க அதெல்லாம் இங்~ அந்த இது இது உள்ள அந்த இது வரும் இது மாதிரி வரும்ல mam அது வந்து காய்ச்சலு, கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துக்குமே ஆஹ் நல்லது mam இது மஞ்சள் காமாலையை கூட போய் தப்பிச்சிருக்கு அதெல்லாம் யாருக்காவது தெரியுமா mam அதுக்கு

இதெல்லாம் இது அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வளர்த்துட்டிருக்காங்க அதெல்லாம் சும்மா அவுங்க அழகுக்காக மட்டும்தான் வளர்க்கறாங்க வேற எப்~ எந்த use க்கும் அவுங்க வ~ மாட்டேங்கறாங்க இதெல்லாம் தெரியாம வளர்த்திட்டு இப்போ நாம நம்ம தெரியப்படுத்துனா என்ன சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் waste குறையாது அந்த மாதிரி சொல்றாங்க ஆமா mam ஆனா வந்து pimples லாம் கூட வந்து வந்து அதை எடுத்து போட்டிருக்கேன் mam ஆனா எனக்கு வந்து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

நீங்க எப்போவுமே நீங்க one day, two days போட்டுட்டு நீங்க அதை result மத்ததுலாம் natural ஆ ஒரு நீங்க போட்டீங்க அப்படின்னா பெருசா ஒரு ஒரு one one month ல எடுக்கும் mam பழைய நாங்களும்தான் use பண்ணிருக்கும் mam எங்களுக்குலாம் ஒரு skin ஆ பொறுத்து mam உங்களுக்கு ஒருவேளை skin நெறைய பரு வரும் அதவிட்டா அப்படியே குறையும் mam ஏன்னா அது ஒவ்வொரு skin அந்த skin ஆ இருக்கும் mam அதுனால நீங்க அதைப்பதிலாம் கவலைபடாதீங்க

அடுத்து ஒரு செடி இருக்கும் mam அது என்ன அப்படின்னா வயிற்றுப்போக்குகள், இரத்தசோகை, கண் நோய், அப்புறம் asthma அந்த மாதிரி உள்ள அதே நோய்க்கு அது ஒரு தீர்வா இருக்கும் mam அது அது கூட நாங்க அதை வந்து இலை அதுல இருக்க பூ எல்லாம் பொ~ பொடி அரைச்சு நிறைய பேத்துக்கு எல்லாம் பொ~ பொடியா இது கொடுக்கிறோம் நிறைய பேத்துக்கு medicine ஆ கொடுக்கிறோம் mam ஒரு வேம்பு இருக்குல்ல mam நம்ம ஹா வேப்பில்லை இருக்குல்ல mam அதுலயே என்னென்ன be~ benefits இருக்குங்கறது தெரியுமா mam அஹ் இப்போ நிறைய பேர் வேப்பில்லைனா ஏதோ சாமி அந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க but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

okay mam okay mam வேற என்ன medicine லாம் இருக்கு mam இந்த மாதிரி சித்தால வந்து வேற என்ன medicine லாம் இருக்கு mam அடுத்து புனித துளசினு ஒரு இது இருக்கு mam அது அப்படின்னு சொல்லுவாங்க mam தமிழ்ல புனித துளசி அந்தமாதிரி சொல்றாங்க சொல்லுவாங்க mam okay வா மா~ அது என்னனா அஹ் அது நெறைய நாள் ப~ இருக்கலாம் mam இப்போ பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆஹ் ரத்தக்கசிவு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல mam அஹ் நீங்க restroom போகும்போதுலாம் ரத்தக்கசிவு அந்த மாதிரிலாம் இருக்கும்ல mam அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப useful ஆ இருக்கும் mam இது என்னது வாந்தி வரும்போது அந்த வாந்~ மருந்தா இருந்துருக்கும் mam

இதெல்லாம் தெரியவே மாட்டே~ இதெல்லாம் யாருக்குமே தெரியமாட்டேங்குது தெரியமாட்டேங்குது mam அடுத்து ரா~ ரா~ அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு mam இது என்~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 அதனால இதெல்லாம் நிறைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் mam மக்கள் தெரிஞ்சுக்கணும் இப்படி ஒரு நல்ல அஹ் மூலிகை என்னென்னெல்லாம் இருக்கு

அப்படின்னிட்டு ஒண்ணு இருக்கு mam அது அது என்ன அப்படின்னா சளி இப்போ light அ வீங்கிருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல mam அதுக்கெல்லாம் இது ரொம்ப use~ குறையறதுக்கு ரொம்ப useful ஆ இருக்கு சளி எல்லாம் ரொம்ப ரொம்ப useful ஆ

ஆஹ் வேற என்ன medicine லாம் உண்டு mam இப்போ வந்து நீங்க கற்றாழை சொன்னீங்கள்ல அதேமாதிரி துளசிலாம் சொன்னீங்க mam வேற என்ன medicine லாம் உண்டு mam இந்தமாறி மூ~ மூலிகையில வந்து வேற என்ன medicine லாம் உண்டு mam

புண்ணு அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அத போக்கறதுக்கு அடுத்தது ஆஹ் அஹ் வயிற்று வலி, தலைவலி அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்கறதுக்கு இருக்கும் mam அதுக்குபிறவு இந்த எலுமிச்சை இருக்குல mam எலுமிச்சை எலுமிச்சை ரொம்ப உடல் எடையலாம் ரொம்ப குறைக்கும் mam ஆஹ் இப்ப ஒரு அதேமாதிரி weight loss பண்றவங்க வேணுனா வே~ எலுமிச்சைபழம் mam ஆனா உடம்ப நல்லா மெலியும்னு சொல்றிங்களா mam ஆனா வந்து எங்க friend try பண்ணா ஆனா வந்து அது எப்படின்னா அஹ் அவ வந்து ஒடம்பு மெலிஞ்சேன்னு சொன்னா mam ஆனா அது திருப்பி ஒடம்பு வந்து அதே மாதிரி வரு~ அதிகமாயிட்டு அப்படினு சொன்னா mam அப்போ அது வந்து mam அத்~ அத்~ அதான் mam அது குறைஞ்சிருக்கில்ல mam அவுங்க maintain பண்ணணும் exercise பண்ணி இப்ப நீங்க ஒ~ அது மட்டும் குடிச்சிட்டு இருந்தாலே உடம்பு குறையாது mam அதுக்கு weight loss பண்ண ரொம்ப useful ஆ இருக்கும் but நீங்க அதுக்கு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

குறைக்க நீங்க weight போடக்கூடிய உடம்பு அப்படின்னா கண்டிப்பா நீங்க விட்டபிறவு உடம்பு போடும் நீங்க life ஒரு one year கண்டிப்பா நீங்க use பண்ண அப்~ use பண்ண அப்பறோம் தான் உங்களுக்கு அது குறையும்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

உடம்புல கெட்ட வியர்வை எல்லாம் தங்கியிருக்கும்ல mam அஹ் அதெல்லாம் அது ரொம்ப ரொம்ப useful ஆ இருக்கும் mam அடுத்தது வாயி~ வாயில துர்நாற்றம் அடிக்கிறது வயித்து வலி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

அடுத்தது இருக்கு mam அது எதுக்கு அப்படின்னா இதுவும் அதுக்குதான் mam அந்த இது செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவுது mam அது இது என்னனா மூளைல ஏதாச்சும் பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த பாதிப்பு குறைக்கறதுக்கு இது ரொம்ப ரொம்ப useful அ இருக்கும் mam இதையே நாங்க நாங்க இது பண்ணிட்டுருக்கோம் mam அடுத்தது மிளகுக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு mam அதை எல்லாம் நீங்க கேள்விபட்டுருக்க

அடுத்து மிளகுக்கீரைன்னு ஒண்ணு இருக்குங்க mam அதெல்லாம் ஆஹ் அதெல்லாம் நீங்க எதுக்கு அப்படின்னா அஹ் ஆஹ் இப்போ நம்ம நிறைய பேரு வயித்துல ரொம்ப எரியற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல mam அந்த கு~ குடல் பிறவு அஹ் சளி இந்த மாதிரி இரத்தஅழு~ இரத்தழுத்தம் கொறஞ்சிடுச்சி அப்படின்னா அடுத்த நாள்

mam பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஆஹ் இதுல இருந்து என்ன கிடைக்குது அப்படின்னா போன்று எல்லா சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்குது mam okay mam okay இது சித்தா வந்து இங்க வந்து இப்போ இப்போ இங்கிலிஷ் மருந்தோட சித்தா ரொம்ப best உ அப்படின்னு சொல்றீங்களா mam நீங்க ஆமா mam கண்டிப்பா நம்ம இங்கிலிஷ் மருந்து எப்பவுமே side effects இருக்கு எப்பவுமே இருக்கும் நீங்க இப்போ தொடர்ந்து ஒரு பத்து days நீங்க tablets எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அடுத்த நாள் உங்களுக்கு ஆஹ் எதாச்சும் ஒரு ஆஹ் side effect தெரியும் அதே இது சித்தாவ நீங்க எடுத்துகிட்டீங்க அப்படின்னா நாங்க மூலிகைல தயாரிக்கறோம் so அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு side effect லாம் வராது mam

so நாங்க எப்பவுமே full check up பண்ணிட்டு நிறைய பேத்துக்கு நீங்க சொல்ற மாதிரிதான் நிறைய பேர் aloe ver~ aloe vera போட்டதனாலதான் நிறைய பேத்துக்கு நம்ம skin எல்லாமே check பண்ணிக்கலாம் நம்ம இந்த மருந்தெல்லாம்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 நீங்க வந்து ஒவ்வொரு மூலிகை வந்து என்னென்ன மருத்துவ குணம் உண்டு எல்லாமே detail அ சொன்னீங்க mam அஹ் ஆனா நீங்க இது இது இந்~ இந்~ இந்த எந்த நோயெல்லாம் நீங்க குணப்படுத்தும் எல்லாமே detail ஆ சொன்னீங்க mam நீங்க வந்து aloe vera பத்திலாம் எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது mam நீங்க சொன்னதுனாலதான் எனக்கு எப்படி எப்படி என்ன மாதிரி மூலிகை எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது mam நான் எதுவும் சும்மா வீட்டுக்கு அலங்காரத்துக்குதான் வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நினைச்சேன் mam நீங்க சொன்னதுனால எனக்கு எல்லா detail லுமே தெரிஞ்சுது mam அஹ் உங்களுக்கு வந்து அஹ் இந்த மாதிரி useful ஆ நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப thanks mam நீங்க வந்து ஆஹ் சித்தா medicine பத்தி நீங்க நிறைய medicine லாம் சொல்லிருக்கீங்க, துளசி பத்திலாம் எல்லாமே detail ஆ சொன்னீங்க so நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னதுக்கு ரொம்ப thanks mam நீங்க வந்து உங்களோட நேரத்துல நீங்க இந்த மாதிரிலாம் ஆஹ் medicine எல்லாம் எல்லா medicine பத்தியும் சொன்னதுக்கு ரொம்ப thanks எல்லாமே தெளிவா detail ஆ சொன்னீங்க mam

நீங்க இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது படிப்புக்கு தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா call பண்ணி கேக்கலாம் okay வா

அஹ் okay mam கண்டிப்பா mam எனக்கு இது இது வரைக்கும் இந்த மாதிரிதான் medicine பத்தி தெரியாம இருந்தேன் so நீ~ உங்கள்ட்ட கேட்டு எல்லாமே detail ஆ தெரிஞ்சுக்கிட்டேன் mam thank you mam thank you so much mam okay mam thank you mam thank you ma~ Hello good evening sir. Yes sir அங்க இருந்துதா sir பேசறோம். உங்களுக்கு என்ன sir தேவைப்படுது?

ஆஹ் okay sir ஓ ஆஹ் okay Sir உங்களுக்கு என்ன date ல sir appointment தேவைப்படுது உங்களுக்கு?

Okay sir உங்களுக்கு உம் சொல்லுங்க sir. உங்களுக்கு one or two days ல appointment வேணுமா sir?

இது இந்த week குள்ள உங்களுக்கு available ஆ இருந்தா okay வா sir? ஆஹ் ஆஹ் sir. உங்களுக்கு இப்போ வந்து the day after tomorrow ல வந்து morning morning three fifteen போல ஒரு appointment இருக்கு அது ஒன்னுதா free ஆ இருக்கு அது உங்களுக்கு வர முடியுமா? உங்களுக்கு swab test தா sir எடுப்பாங்க. swab test எடுப்பாங்க sir nostril ல எடுப்பாங்க message வந்து twenty four hours ல கெடைக்கும் உங்களுக்கு உங்க phone க்கு வரும்.

உங்களுக்கு கேக்குதா sir? நா பேசறது volumable லா இருக்கு. உம் yes sir நீங்க வந்து test எடுத்து உங்களுக்கு nostril எடுக்கனும். உங்களுக்கு twenty four hours ல உங்களுக்கு result வந்துரும் அதுக்கு okay வா sir? உம் உங்களுக்கு நீங்க ஏற்கெனவே எடுத்துருக்கீங்களா sir?

இப்போ நம்ம center ல வந்து நீங்க எடுத்தீங்கனா சொல்லுங்க sir.

sir உங்களுக்கு throat ல எடுக்கறதுனாலும் ஒன்னும் problem இல்ல Yes sir உங்களுக்கு clear ஆ இருக்கா sir நா பேசறது? sir Okay sir. So நீங்க உங்களோட wish தா sir. நம்ம nostril ல எடுக்கறதனாலும் எடுக்கலாம் உங்களுக்கு throat ல எடுக்கறதனாலும் எடுக்கலாம் நம்ம center ல எடுக்கறது உங்களுக்கு accurate ஆ தா இருக்கும். உம் நம்ம கிட்ட இருக்க doctors வந்து experience ஆன doctors தா sir. நெறைய test பண்ணிருப்பாங்க. so நம்மளுடைய center லயே நெறைய test பண்ணி கொடுத்துருக்காங்க. So உங்களுக்கு result accurate ஆ தா இருக்கும். நீங்க பயப்பட தேவையில்ல. நீங்க எதுல wish பண்றீங்களோ எடுக்கலாம். உங்களுடைய wish எப்படியோ எடுக்கலாம் sir. உங்களுக்கு nostril இல்ல throat எப்படி வேணுனாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு result வந்து கம்மியாகாது. correct ஆ உம் okay sir okay sir உம் appointment வந்து the day after tomorrow three fifteen க்கு ஒரு appointment இருக்கு. அது ஒன்னுதா இருக்கு. அப்படி இல்லனா நம்ம இந்த week குள்ள வேற appointment உங்க இஷ்டப்படி நீங்க fix பண்ணிக்கலாம்.

But நாளைக்கு உங்களுக்கு எந்த appointment உம் free ஆ இல்ல sir நம்ம center ல.

But நா நாளைக்கு நா நம்மக்கிட்ட எந்த appointment உம் free யா இல்லயே sir நாளைக்கு. இல்ல sir ஏற்கெனவே கொடுத்த appointment change பண்ண முடியாது sir. இப்போ உங்களுக்கே நா ஒரு appointment கொடுக்கறேனா அத வேற யாராவது கேட்டா change பண்ணி தர முடியுமா sir? உம் yes sir அதனால appointmnet change பண்ணி தர முடியாது. நீங்க the day after tomorrow வந்து test எடுத்துக்கலாம் உங்களுக்கு twenty four hours க் குள்ள கண்டிப்பா result வந்துரும். okay sir okay sir நீங்க உங்களோட IDproof ஒன்னு மட்டும் கொண்டு வந்தா போதும் sir original. உங்களோட Aadhar இருக்கா sir?

Appointment book பண்றதுக்கு நீங்க உங்களோட உங்க name மட்டும் சொன்னா போதும். சொல்லுங்க உங்க name என்ன? Okay sir. நீங்க வரும்போது proof எல்லாம் கொண்டு வந்துடறீங்களா sir? Okay sir Okay sir உம்

yes sir. ஆஹ் கேக்குது sir சொல்லுங்க sir. உம் சொல்லுங்க sir. Child க்கா sir? உங்க கூட travel பண்ண போறாங்களா sir? உம் Okay sir. எடுக்கலாம் sir அவங்க~அவங்களோட details இருக்கா?

நம்ம வந்து careful ஆவே test பண்ணிக்கலாம் sir babies க்கு பிரச்சினை இல்ல. Baby க்கும் சேத்து உங்களுக்கு appointment fix ரெண்டு பேருக்கும் சேத்தே fix பண்ணனுமா sir appointment?

Day after tomorrow afternoon three fifteen க்கு appointment இருக்கு sir. உங்களுக்கு வந்து doctor பிரஷாந்த் உங்களுக்கு வந்து treat பண்ணுவார் sir. Yes sir அவர் அவர் இதுக்கு முன்னாடி நெறைய test பண்ணிருக்காங்க. So அவர் experience ஆன doctor தா. உங்களுக்கு எந்த hesitation உம் இருக்க வேண்டாம். Yes sir. வேற எதாவது details உங்களுக்கு தேவைப்படுதா sir? Yes sir. ஆஹ் yes sir கேக்குது sir சொல்லுங்க sir.